அதுல தமிழ்நாடு பாரஸ்ட் டிபார்ட்மென்ட்டு போட்ருக்கு.

இந்த இமேஜ்ல ஒரு சின்ன காடனிங் மாறி இருக்கு.

இந்த இமேஜ்ல ஒரு பெரிய பார்க் மாரி இருக்கு.

அங்க நெறைய செடிகள் மரங்கள்லா இருக்--

ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஊர்கோலமா போறாங்க.

ப்ளூ வித் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி ஒரு பஸ் அதுக்கு பின்னாடி வெவிகள்ஸ்லாம் போவ்து.

கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ஃபிஷ்ஷ பாத்து வாங்கிட்ருக்காங்க.

கிரே கலர் வித் ப்ளூ கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு.

இந்த இமேஜ்ல மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் ஃபிளாட்ஃபார்ம் இருக்கு.

பேக் கிரவுண்ட்ல சரவணா ஸ்டோர் க்ளியரா தெரியிது.

இந்த இமேஜ்ல வெர்ட்டிகல் கார்டனிங் அவுட்டோர்ல இருக்கு.

இந்த இமேஜ்ல இது ஒரு லிவ்விங் ரூம் மாரி இருக்கு.

ஒரு பெரிய ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கு.